இங்க வந்து ஒரு வாட்ச் வெச்சிருக்குறாங்க.

பாற மேல வந்து ரெண்டு பேரு ஒக்காந்துட்ருக்குறாங்க அதுல ஒருத்தர் வந்து ப்ளூ கலர் டிஷர்ட் ஒருத்தர் பிளாக் கலர் டிஷர்ட் போட்டுருக்குறாரு.

எக்யூப்மென்ட்ஸ்ஸுக்கெல்லா வந்து எல்லோ கலர் பிளாக் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்குறாங்க.

இது வந்து ஒரு ஸ்விம்மிங் பூலு .

இந்த ஷாப்ல வந்து அ டெடி பியர் கிட்ஸ் விளையாடறக்காக டாய் கார்ஸ் எல்லா வெச்சிருக்குறாங்க.

இங்க வந்து கம் பென்சில் பாக்ஸ்ஸல்லா வெச்சுருக்குறாங்க.

இது வந்து ஒரு காட்டுக்குள்ள ஒரு பாற கல்லெல்லா நறையா இருக்குது.

ரெட் கலர் ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்குறாங்க.

ஒரு லேடி வந்து ரோஸ் கலர் சாரி வியர் பண்ணிருக்குறாங்க அவங்க வந்த ஒரு ஹேண்ட் பேக் போட்ருக்குறாங்க.

சைடுல பாட்ருக்கெல்லா வந்து எல்லோ கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்கறாங்க.

கேட் வந்து கிரீன் கலர்ல பெயிண்ட் பண்ணியிருக்குறாங்க.

அ விண்டோக்கு வந்து ஸ்கிரீன் போட்ருக்றாங்க ஸ்கிரீன் கிளாத்து .

அ வந்து ஒரு ஆட்டோ நிக்கிது அந்த ஆட்டோ வந்து எல்லோ கலர் பிளாக் கலர்ல பெயண்ட் பண்ணி இருக்கிறாங்க.

முன்னால வந்து ஒரு கேட் இருக்குது அந்த கேட் வந்து பிரவுன் கலர்ல பெயிண்ட் பண்ணிருக்கு.

இதுல வந்து ரெட் கலர்ல ஒரு போடு வெச்சிருக்குறாங்க.

இதுல வந்து ஒரு பில்டிங் இருக்குது அந்த பில்டிங்க்கு முன்னால வந்து ப்ளூ கலர்ல ஒரு போர்டு வச்சிருக்காங்க.

முன்னால வந்து ஒரு ஃபிரேம் வெச்சிருக்கறாங்க காட் போட்டோஸ் இருக்குது அதுல.

அ இங்கிலீஷ்ல வந்து மெமோரியல் ஹால்னு எழுதி இருக்குது.

கீழ வந்து கிரீன் கலர்ல ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க.